so இதோட stretch ச்சு so இது எல்லாமே நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் so அதே மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு circle போடுறோம்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

select பண்ணிட்டு text ல போயிட்டு fit text to path so நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம்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

so drop shadow உம் நம்ம text க்கு shadow effect கொடுத்தோம் so அதுதான் actual ஆ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

so நம்ம இந்த மாதிரி வந்துட்டு change பண்ணிக்கலாம்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

முடிந்தளவு கடன் மட்டும் அல்லாது சேமிப்பு காப்பிடு மற்றும் பணம் பரிமாற்றம், ஆகியவற்றியும் உள்ளிட்ட நிரந்தரமான தரமான நீதிசேவை சேவைகளுக்கான அணுகல் கிடைக்க பெரும் நிலைய அடைய செய்வது என்பதை நோக்கமாக கொண்ட ஒரு இயக்கம் சிற்றளவு பொருள் உதவியில் ஈடுப்பட்டோர் இத்தகைய அணுகலை ஏழைகளுக்கு அளிப்பது அவர்கள் அவர்களை வறுமையின் பிடியில் இருந்து விடிவிக்கும் என்று நம்பிகின்றனர் இத இந்த சிற்றுதவி சிறுநிதிகாண சவால் பாரம்பரியமாக வங்கிகள் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வருமானம் அற்றவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் வழங்குவதில்லை ஒரு வாடிக்கையாளரின் கணக்கை நிர்வகிக்க வங்கிக்கு கணிசமான செலவு ஏற்படிக்கிறது அந்த கனக்கில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிதியின் அளவு எந்தனை சிறிதாக இருப்பினும் வங்கிக்கான அந்த செயலில் மாற்றம் இருக்காது உதாரணமாக ஒருவற்கு ஒரு லட்சம் dollar கள் கடன் வழங்குவது மற்றும் நூறு பேருக்கு ஆயிரம் dollar கள் கடன் வழங்குவது ஆகிய இரண்டிற்கும் இடையே வங்கியின் வருமானத்தை பொறுத்த அளவில் பெரும் மாற்றம் ஏதும் கிடையாது ஆனால் கடனுக்கான விண்ணபங்களை பரிசிளிப்பதில் இருக்கும் நிலையான அளவில் பெரும் மாற்றம் ஏதும் செலவு அது எந்த அளவு கடனாக இருப்பினும் கணிசமானதாகும் ஆகும் இவற்றிலும் கடன் கோருபவரின் திருப்பி தரும் சக்தியை அளவிடுவது அவர்கள் பாதுகாப்பிடாத தரக்குரியது மீதமுள்ள கடனை நிற்பகிப்பது வார கடன்களை வசூலிப்பது ஆகியவை அடங்கும் வங்கிகளில் ஈடுபடும் கடன் அளிப்பது அல்லது சேமிப்பு தொகை பெறுவது ஆகிய ஒவ்வொரு நிதி பரிமாற்றத்திற்கும் லாபம் நட்டம் இரண்டும் அற்ற ஒரு இடைவொரு நில break even என்னும் ஒரு நிலை உண்டு அதற்கு கிழானவை அந்த வங்கிக்கு நட்டம் ஏற்படுதாகி விடும் ஏழைகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி பொதுவாக அமைகிறது மேலும் வங்கிக்கு தரக்குடியதான இணைகாப்புருதி collateral security சொத்துகள் ஏழைகளிடமிருந்து இருக்கக்கூடியாதற்கான வாய்ப்பு மிக குறைவு வளரும் நாடுகளில் எத்தகையோர் நிலங்களை தாங்கள் வசம் வைத்திருபினும் அவற்றிருக்கான உரிமை பத்திரங்கள் அவர்களிடம் இருப்பதில் இல்லை என்று Hernando De Soto மற்றும் பலர் விரிவாக அளித்துள்ள பல ஆவனங்களிலிருந்து இது இதன் பொருளாவது கடனாளிகள் தவணைகளை செலுத்ததவருகையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடனை திரும்ப பெருவதர்கானா வழிமுறைகள் வங்கியின் கைவசம் மிக குறைவே என்பதாகும். இது இன்னும் விரிவாக பார்க்கையில் பல காலம் முன்னரே ஒப்புகொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு விளங்கும் ஒரு நாட்டின் பொருளாதர மேம்பாட்டிற்கு அந்த நாட்டின் நிதிசார அமைப்புகள செயலூக்கிழாக இருத்தல் வேண்டும் இருபினும் இரண்டாவது உலகப் போருக்கு பிந்திய கால கட்டத்தில் பல பொருளாதர திட்ட அமைப்பாலர்களும் நிபுணர்களும் தமது நாட்டின் நிதிசா சேவைகளை மேம்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் பலவும் தோல்வி அடைந்துள்ளன இதற்கான காரணங்கள ஆகியோர் எழுதிய மிகவும் பிரபலமான நூல் ஆன கிராமபுற வளர்ச்சிய குறிக்கும் விலை குறைவான கடன்கள் எனும் நூலில் காணலாம். இக்காரனங்களினால் ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கும் போது அவர்கள் அதிக அளவில் தமது உறவினர்கள் அல்லது உள்ளூர் வட்டிகாரர்கள் ஆகியோரையே சார்ந்து இருக்க நேர்கிறது. இவர்கள் வசூலிக்கும் வட்டி விகிதம் மிகவும் அதிகமானது ஆசியா லத்தின லத்தின் அமெரிக்கா மற்றும் ஆப்ரிக்கா ஆகியவற்றுள்ள பதினாலு நாடுகளில் நடத்தப்பட்ட இருபத்தி எட்டு ஆய்வுகளின் மீதமான மறு ஆய்வில் முறைபடுத்த படாத வட்டிக்கு கடன்கொடுக்கும் தொழில் ஏழுவத்தி ஆறு சதவிதம் வட்டி விகிதங்கள் மாதத்திற்கு பத்து சதவிதத்துக்கும் மாதம் நூறு நூறு சதவிதத்துக்கும் அதிகமாக இருபத்தி ரெண்டு சதவிதம் உள்ளிட்டு அதிகமாக இருப்பதாக மூடி வரைந்தது. பொதுவாக இத்தகைய வட்டிக்காரர்கள் சுமாரான ஏழைகளை விட மிகவும் வலியவர்களும் அதிக வட்டி வசுலிக்கிரார்கள் இத்தகைய வட்டிக்காரர்கள் அரக்கர்கள் என்றும் கந்துவட்டிகாரர்கள் என்னும் குற்றம் சாட்டப்பட்டாலும் இவர்கள் அளிக்கும் செயல்கள் சவுகரியம்மானதாகவும்

சிற்றுளவு பெருள் உதவி அளிக்கும் நிறுவனங்கள் சிறந்த முறையில் செயல்படும் இடங்களுள் இது பொருந்தும், கடந்த பல நுற்றண்டுகலாக எதார்த்த குறிப்கோட்பாலர்கலான சமூகம் சார்ந்த அடகு கடைகலை நிறுவிய பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந் Francis Con துறவிகள் தொடக்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய கடனாளர் கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் ஆயிரத்தி தொலாயிரத்தி இருவதாம் வருடம் சிற்றளவு பொருளுதவி எணும் இயக்கத்தின் நிறுவினர்கள் அனைவரும் பல்வேறு முறைகளை சோதனை செய்து ஏழைகளின் வாசலுக்கே நிதிசா சேவைகளை கொண்டு சென்று அவர்கள் வாழ்க்கைகான வாய்புகளை அழிப்பதும் அதே சமயம் கடனுக்கான ஆபத்தை குறைப்பதுமான முறைமைகளை கொண்ட நிறுவங்கள் வடிவமைத்து உள்ளன, தற்போது பங்கலாதேஷ்யில் ஏழு மில்லியன் ஏழை பெண்களுக்கு சேவை அளித்துவரும் கிராமின் வங்கியின் வெற்றி உலகம் முழுமைக்கும் தூண்டுகோலாக விலங்கினாளும் அதன் வெற்றியை பிரதி எடுப்பது என்பது நடைமுறையில் கடினமாகவே உள்ளது, மக்கள் தொகையை குறைவாக கொண்ட நாடுகளில் அண்டையாயிலில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை அளிக்கும் சிறு அளவிலான வங்கி கிளைகளை இயக்குவதற்கான செலவை சந்திப்பது என்பது சவாலாகவே உள்ளது. பெரும் அளவில் முன்னேற்றம் காணப்பயினும் பிரச்சனை இன்னும் முழுமையாக தீர்க்கபட வில்லை

இறநூத்தி ஐம்பது billion dollar கல் மூலதனம் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது, இத்தொழில்துரை விரைவாக முன்னேறி வருகிறது இதனால் இந்த தொழிலில் பெருகி வரும் முதலீட்டை சரியான முறையில் நிறுவாகிக்கவில்லை என்றால் அது ஆபத்தை விளைவிக்கும் சாத்தியம் விளையக் கூடும் என்று என்ற கவலை தெரியபட்டுள்ளது. வரம்புகலும் கோட்பாடுகளும் ஒரு கோட்பாடு என்ற முறையில் பார்க்கும் போது சிற்றளவு பொருளுதவி என்பது

உதாரணமாக வறியவர்கள் முறைபடுதப்படாத வட்டிக்காரரிடம் கடன் வாங்கி தனிமுறை சார்ந்த சேகரிப்பு ஆலரிகளிடம் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளன. இவர்கள் அறக்கட்டளைகளிருந்து கடன் மற்றும் நன்கொடை பெறுகிறார்கள் அரசாங்க நிறுவங்கலிருந்து காப்பீடு பெறுகிறார்கள ஹவாலா போன்ற பரிவர்தனைகளின் வழியாக வரும் பணத்தை பெறுகிறார்கள் சிற்றளவு பொருளுதவி அதை எடுத்த நடவடிகையிலருந்து வேறுப்படுத்தி காட்டும் கோடுகள் பிராகாசமாக இல்லை அரசாங்கமானது

நடத்துகிறது என்றுலாம் கூரலாம் மேலும் அணுகலில் உள்ள பிரச்சனைக்கான தீர்வு அவர்கள் அணுகக்கூடிய வகையில் அதிக அளவில் நிதி நிறுவங்களை திறப்பது மற்றும் இல்லாமல் அவற்றின் கடன் வழங்கும் சக்தியையும் அதிகரிப்பதாகும். சமீப வருடங்களில் இத்தகைய நிறுவனங்கள் எத்தகைய முயற்சிகளுக்கு கடன் வழங்கலாம் என்பதன் வரம்பை அதிகரிப்பதில் அழுத்தம காட்டப்பட்டு வருகிறது, காரணம் பல்வேறு சேவைகளுக்கு பல்வேறு நிதி நிறுவங்கள் செயல்பட்டு வருகின்றன. வரம்புகள் பற்றிய வாதங்கள் ஏழை மக்களின் நிதி சார்ந்த தேவைகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நிதி சார்ந்தவையாக வகை படுத்தப்படும்

ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அல்லது பணத்தால் வாங்க கூடிய பொருட்கள் தேவைப்படுகின்றன Stuart Rutherford தமது சமீப வெளியிடான ஏழைகளுக்கும் அவர்களது பணமும் என்ற புத்தகத்தில் இத்தகைய தேர்தல் பலவற்றில் பற்றி குறிப்பிடுகிறார் வாழ்கை சுழற்ச்சிக்கு தேவையானவை திருமணங்கள் இறுதி யாத்திரைகள் குழந்தை பிறப்பு கல்வி வீடு கட்டுவது விதவையாவது முதிர்காலம் போன்றவை தனிநபர் சார்ந்த அவசர சூழல்கள் நோய் காயம் வேலையின்மை, திருட்டு போவது மிரட்டுவது அல்லது மரணம் போன்றவை பேரிடர்களில் நமக்கு எப்போது பணம் தேவைப்படுகிறது என்று என்றால் தீ விபத்து வெள்ளங்கள் புயல் மற்றும் மனிதரால் உண்டாகும் போர் அல்லது குடிசைகளை அழித்தலாகியவை

மற்றும் ஒத்துழைப்பு மிகுந்த வழிகளை கையாளுகிறார்கள் இதில் பிராதானமாக பணமதிபில்லாத பல வழி பல வழிமுறைகளை உருவாக்குவதும் பரிமாறிக்கொள்வதும் நிகழ்கிறது பணத்திற்கான மாற்று பொருட்கள் நாட்டுக்கு நாடு வேறு படுகின்றன இருப்பினும் பொதுவாக இவை கால்நடை தானியம் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த உலோகங்கள் ஆகியவற்றை உட்கொள்கின்றன

சேமிப்பு பொருள் அனுப்புவது மற்றும் காப்பீடு ஆகிய தேவைகளை பூர்த்தி செய்யும் MFI கள் மிக குறைவாக இருத்தல் MFI களின் குறைப்பாடான மேலாண்மை திறன் திறமை புரிந்த நிர்வாக அமைப்புகள் கிராமப்புற விவசாயத்திற்கு பொருத்துவதான சிற்றளவு பொருளுதவி முறைமைகளை மேற்கொள்வது மற்றும் பரப்புவதற்கான தேவை போன்றவை இதில் அடங்கும் நன்றி வணக்கம்டா எப்படி இருக்கீங்க

ஆஹ் மும்தா நாம எந்த zoo க்கு போகணும்னு correct ஆ சொல்லு பார்க்கலாம்

நீ மறந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன்டா

நான் நம்ம அத பத்தி பேசலாம் ரொம்ப நாளாச்சு அத பத்தி பேசி ஆஹ் பேசுலாம்டா என்னடா சொல்ற இலக்கியா

சரி first நான் சொல்றேன் அப்புறம் உங்களோட experience எல்லாம் overall ஆ சொல்லுங்க சரிதான் right உ உம் நம்ம வந்து correct ஆ நம்ம தாம்பரத்திலே இருந்து அங்கே தான் நம்ம rent எடுத்து தங்கிட்டு இருக்கோம் சரி அதெல்லாம் okay தன் நம்ம தாம்பரத்துல இருந்து bike எடுத்துட்டு அஹ் நாலு பேரு எத்தன பேரா மொத்தமா போனோம்

ஒன்பது பேரா ஆஹ் அதுல அண்ணன் அண்ணி நீ மும்தா அப்புறம் வந்து ஜெயா பாரதி இதெல்லாம் வந்து போணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாரதியோட பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம போனோம் என்ன மும்தா ஆமான்டா அன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம் ஆஹ் ஆமா அப்பதான் போனோம் மும்தா கூட வந்து போலீஸ் கிட்ட மாட்டிகிட்டானே ஞாபகம் இருக்கா உன் friend ராஜா அண்ணன் தான்டா அழுதுட்டு போயி மாட்டிவிட்டான் ஒண்ணும் இல்ல இத்தனைக்கும் மூணு பேர் triples போனது வேற வேற ஆளு போனதுங்க வேற ஆளு நாங்க மாட்டிக்கிட்டோம்

ஆமா எவ்வளவு வாங்குனாங்க கட்டணும்

இலக்கியா நீயும் யாரும் யாரு வந் நானும் அப்புறம் எங்க அண்ணன் அப்புறம் எங்க அண்ணனோட நந்தி ஒருத்தங்க கூட போயிருந்தேன் ஷெரினு சரி சரி சரி சரி ஆஹ் சரி first நம்ம அத சொல்லுவோம் உள்ளாற போனா செம பெருசா ஏதோ பெரிய ஆர்ச் மாதிரி இருந்துச்சுடா பார்க்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு பார்க்கும் போதே நம்ம எல்லாம் ஒவ்வொரு தரையா பிரிஞ்சிட்டோம் ஞாபகம் இருக்கா

ஆஹ் மூணு மூணு பேரா தனித்தனியா பிரிஞ்சிட்டோம் correct ஆ உள்ளாற போனேன் உள்ளாற போயி எல்லாரும் போனோம் first சாப்பாடுதான் இன்னும் எடுத்த உடனே வந்து food counter போயிட்டோம் எடுத்தவுடனேயே சாப்பாடு சாப்பிட்டோம் எல்லாரும் ஜூஸ் குடிச்சோம் ஞாபகம் இருக்கா ஆஹ் நல்லாவே ஞாபகம் இருக்கு பாரதி அண்ணன் கூட நீ குடிக்க முடியலையோ என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு

ஷெரினு அது மட்டும் இல்லை அது பேர் என்ன ராஜான்னு ஒரு அண்ணன் கூட வந்திருந்தோம் அவங்க வந்து மும்தாவைதான் கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா மும்தா மும்தாவால சாப்பிட முடியலைன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் அந்த ராஜாங்கிறவங்க எடுத்து சாப்பிட்டாங்க உனக்கு ஞாபகம் இருக்காடா ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு புடுங்கி சாப்டான்

உம் அதான் நல்லா எல்லாரும் first சாப்பிட்டு நல்லா வயிறு full லா சாப்டுட்டு அப்புறம் நடந்து போறோம் போறோம் ஏதோ ஏதோ கிணறுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு பெரிய தூரம் entrance fees எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்டா ஒவ்வொருத்தனுக்கும் எனக்கு ஞாபகமே இல்லடா ஷெரினு எத்தன போனோம் ஆனா entrance fees எவ்ளோ அப்படிங்கிறதே நியாபகம் இல்லை நா பாட்டுக்கு போயி பிராக்கு பாத்துட்டுல நின்னேன்

ஆமா அந்த பையன் கூட நின்னுட்டு இருந்தேன் ஆஹ் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம line ல நின்னோம் தெரியுமா வரிசையில நின்னு ticket வாங்குனோம் அப்புறம் cycle எடுத்தோம் ஞாபகம் இருக்கா மிதிவண்டி

பெரிய dress போட்டு வந்தான் இலக்கியா போட்டுருந்துட்டு வே இது வேட்டி கட்டுர மாதிரி தூக்கிட்டு நின்னான்டா cycle ஓட்டுறேங்கிற பேருல ஆமா ஆமா எனக்கு சிரிப்பு தாங்க முடில அவன பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கும்டா சிரிப்பா ஏன் இருக்காது அன்னைக்கு அந்த அந்த துணியை போட்டுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்குதான்டா தெரியும் தெரியாம போட்டுட்டு வந்துட்டேன் வேற துணி இல்லன்னு அதுக்காக வச்சு இப்படியாடா ஓட்டுவீங்க அது பேரு என்ன நானும் சரி அது பேர் என்ன நான் ஓன்னும் நடந்துதானே போப்போறோம் அது பெரிய பெரிய இடம் அந்த இடம் சரி நடந்து போலாம்னு பார்த்தா அஹ் முடியாது மிதிவண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் என்ன பண்றது உங்களுக்கு என்ன எல்லாம் குட்ட குட்ட பாவாடையா போட்டுட்டு வந்துட்டீங்க நான் இல்ல பெருசா போட்டு வந்தேன் நான்தான் அப்பவே சொன்னேன்லடா ஆடையை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியா போடுற இந்த மாதிரி பெருசா போடாத தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவ அப்படின்னு நான் சொன்னேன் நீதான்டா கேட்கல

போற வழியில எல்லாம் வண்டிய நிப்பாட்டி வண்டிய நிப்பாட்டி தூக்கி தூக்கி கட்டி நிற்கிறான் எங்கடா ஆள காணோம்னு பாத்த கடைசியில வர்றான் ஆமா எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு cycle

அது பேர் என்ன அது எனக்கு பத்தலைடா அதுக்கு நான் என்னடா பண்றது அது என்னோட தங்கை ஓடுதுடா எடுத்து சரி இருந்துச்சேன்னு போட்டுட்டு வந்தேன் போட்டுட்டு மம்தாகிட்டதான்டா அதுக்கு கேட்டேன் நல்லா இருக்கான் நல்லா இருக்குன்னு வேற சொன்னான்டா அவன்தான்

அதனால இந்த dress set ஆகாது அப்படின்னு நீதான் சொல்லி இருக்கணும்